அட்வான்ஸ்ட் பங்ஷன் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இங்கு சிறு கால்குலேட்டர் புரோகிராம் ஐ உருவாக்கலாம்
இன்புட் வால்யூ வை ஏற்கும் ஒரு பங்ஷன் ஐ கையாளுகிறோம்
இதிலிருந்து மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் முடித்து ஒரு வால்யூ பெற வேண்டும்
முன் செய்தது போலவே ஒரு பங்ஷன் ஐ உருவாக்கலாம்
இதை கால்க் என்கிறேன்
ப்ளாக் ஐ முதலில் உருவாக்கி உள்ளே டைப் செய்கிறேன்
நம்பர்1 நம்பர்2 பின் ஆப்பரேட்டர் இதோ ஒரு நியூமெரிக்கல் வால்யூ
இது user இன்புட் ஐ பொருத்து இன்டிஜர் அல்லது டெசிமல்
இதுவும் அதே
இது ஆட் சப்ட்ராக்ட் மல்ட்டிப்ளை டிவைடு ஆகியவற்றின் ஸ்ட்ரிங் வால்யூ
பங்ஷன் னின் உள்ளே கோடு உருவாக்கலாம்
ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஐ உருவாக்கலாம்
ஸ்விட்ச்
ஸ்விட்ச் கண்டிஷன் ஐ இடுகிறேன்
ஸ்விட்ச் இன் இன்புட் ஆப் இதற்கு ஒரு ப்ளாக்
சொல்வது கேஸ் பிளஸ்
பின் இதை செயலாக்க
ஒரு புதிய வேரியபிள் total ஐ உருவாக்கலாம்
அது எக்குவல் டோ நும்1 அது இங்கே இன்புட்
கூடுதலாக நும்2 ஒரு செமிகோலன் ஆல் பிரேக் செய்யலாம்
இதை ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஐ ஒரு பங்ஷன் உடன் சேர்த்து சுலபமாக செய்யலாம்
பல் வேறு விஷயங்களை ஸ்டேட்மென்ட்ஸ் உள்ளும் பங்ஷன்ஸ் உள்ளும் செய்யலாம்
இது பிளஸ் க்கு ஒரு கேஸ்
யூசர் கொடுத்த பிளஸ் இதற்கு சமமானால் அது நும்1 ஐ நும்2 க்கு கூட்டுகிறது
இன்னொரு கேஸ் ஐ உருவாக்கலாம்
இது மைனஸ்
டைப் செய்கிறேன்
டோட்டல் நும்1 நும்2 கீழே போகலாம்
பிரேக் ஆவதை உறுதி செய்க
இந்த கோடு ஐ கோப்பி செய்யலாம்
இங்கே சொல்வது மல்ட்டிப்ளை இங்கே டிவைடு
சிக்ன் ஐ அவசியமாக மாற்றவும்
இங்கே என்ன நடக்கிறது என்று புரியாவிட்டால் e மெயில் தொடர்பு கொள்ளவும்
எந்த குழப்பமானாலும் தீர்த்துவிடலாம்
நாம் எச்சோ ஆட் செய்யும் டிஃபால்ட்
அங்க்னவுன் ஆப்பரேட்டர்
இதை கொஞ்சம் பார்த்துவிட்டு பங்ஷன் ஐ கால் செய்யலாம்
இங்கே ஒரு பங்ஷன் கால்குலேட்டர் கால்க் என பெயரிட்டது உள்ளது
அது ஒரு நம்பர் ஐ இன்புட் ஆக ஏற்கிறது பின் இரண்டாம் நம்பர்
பின் ஒரு ஆப்பரேட்டர் அது பிளஸ் மைனஸ் மல்ட்டிப்ளை அல்லது டிவைடு ஆக இருக்கலாம்
இதை அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் டியூட்டோரியல் இல் பார்த்தீர்கள்
உள்ளே ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் உள்ளது இது ஆப் ஐ கணக்கில் கொள்கிறது
இது enter செய்ததை எடுக்கிறது
அது ஈக்வல்ஸ் பிளஸ் எனில் இந்த ஸ்டேட்மெண்ட் க்கு ஸ்விட்ச் ஓவர் செய்கிறது
இப்படி எழுதுவது சுலபம் திறன் வாய்ந்தது
ஈக்வல்ஸ் டோ பிளஸ் எனில் புது வேரியபிள் டோட்டல் உருவாகிறது
அது உள்ளிட்ட இரண்டு எண்களையும் கூட்டி வரும் தொகை
இங்கே சொல்வது அது ஒரு மைனஸ் எனில் பின் வேரியபிள் டோட்டல் - சரி நினைவில் வைக்கவும் வேரியபிள் டோட்டல் ஒரு முறைதான் இதற்கு செட் செய்யப்படும்
கேஸ் பிளஸ் அல்லது மைனஸ் ஆக இந்த டோட்டல் வேரியபிள்
நம்பர் 1 நம்பர் 2 இதே போல் மல்ட்டிப்ளை டிவைடு க்கும்
இப்போது இது ஒன்றுமே செய்யாது
ரிஃப்ரெஷ்
இங்கே ஒன்றுமில்லை
ஏன்நாம் பங்ஷன் ஐ இன்னும் கால் செய்யவில்லை
இப்போது பங்ஷன் ஐ கால் செய்லாம்
கால்க் என்று சொல்லி நம் வால்யூ களை உள்ளிடலாம்
இரண்டு நம்பர் களை தரலாம்
10 10 ஒரு பிளஸ்
சரி 20 வரும்
ரிஃப்ரெஷ் செய்ய என்ன வருகிறது
ஒன்றுமில்லை
இதை இன்னும் எச்சோ ஆட் செய்யவில்லை
வேரியபிள் ஆக மட்டும் அமைத்தோம்
ஆகவே கால்க் ஆட்புட் ஐ எச்சோ செய்யலாம்
ரிஃப்ரெஷ் செய்ய அப்போதும் ஒன்றுமில்லை
இங்கே ரிட்டர்ன் ஆட்புட் ஏதுமில்லை
ஆகவே ஒவ்வொரு கேஸ் இலும் நாம் ரிட்டர்ன் டோட்டல் என்போம்
இதென்ன செய்கிறது
பங்ஷன் ஐ ஒரு வேரியபிள் ஆக நினைத்தால் அது பங்ஷன் இன் வால்யூ வை டோட்டல் என வைக்கிறது
இங்கே சொல்வதை ரிட்டர்ன் செய் என்று சொல்ல பங்ஷன் அதற்கு எக்குவல் ஆகும்
ஆகவே சொல்வது ரிட்டர்ன் டோட்டல்
ஒவ்வொரு கேஸ் க்கு அதை கோப்பி பாஸ்டே செய்யலாம்
அதை அங்க்னவுன் ஆப்பரேட்டர் க்கு செய்யும் அவசியமில்லை
இங்கே ஆப்பரேட்டர் ஏதுமில்லை
ரிஃப்ரெஷ் செய்யலாம்
இன்னும் ஏதுமில்லை
ஏனென்று ஊகிக்க முடியுமா
இதை ஒரு பங்ஷன் இன் உள்ளே
எச்சோ செய்தேன்
அது தவறு
பங்ஷன் இன் பிராக்கெட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிறது
அதை இங்கே கீழே வைக்கிறேன் ரிஃப்ரெஷ் செய்ய
20 சரியாயிற்று
10 10 20 என பங்ஷன் மூலம் கிடைத்தது
வேறு வால்யூ க்களை தரலாம்
13 7 டிவைடு
என்ன கிடைத்தது
சரி இப்போது நீளமான டெசிமல் நம்பர்
பங்ஷன் இன் தரத்தை சோதிக்க
முதல் நம்பர் இரண்டாம் நம்பர் ஆப்பரேட்டர்
ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மூலம் அது எது என கண்டு பிடித்து சரியான ஆப்பரேஷன் ஐ செய்கிறது
அதை நிர்ணயிக்க முடியாததால் அங்க்னவுன் ஆப்பரேட்டர் எர்ரர் கிடைக்கிறது
உதாரணமாக ஆ ஐ எடுத்துக்கொள்ளலாம்
அது வாலிட் ஆப்பரேட்டர் இல்லை
ரிஃப்ரெஷ் செய்ய
அங்க்னவுன் ஆப்பரேட்டர் வருகிறது
இத்துடன் அட்வான்ஸ்ட் பங்ஷன்ஸ் டியூட்டோரியல் முடிகிறது
வால்யூ ஒன்றை இன்புட் செய்து ரிட்டர்ன் கமாண்ட் மூலம் ரிட்டர்ன் வால்யூ வை எச்சோ ஆட் செய்யலாம் என பார்த்தோம்
தமிழாக்கம் கடலூர் திவா